தூர இருந்து பாத்தா ஒரு இடத்துல ஏதோ பெருநாள் மாதிரி தான் இருக்கு. அதுல வந்து லைட் எல்லாம் போட்டுருக்கு.

இது வந்து பாத்தா ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கு.

அந்தப் புல்லட்டு வந்து அந்த டோருக்கு ஸ்ட்ரைட்டாதா போட்டு வெச்சிருக்--

அந்த டெம்பிள் வந்து ஒயிட் கலர்லதா இருக்கு.

ஆனா பாய்ஸ் எல்லாமே தலெ காட்டிதா இருக்கு.

அப்புறம் பார்த்தா ஒரு லேடி வந்து நடந்துட்டு இருக்கு இன்னொரு லேடியோட கையில வந்து ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து எங்கேயோ நடந்து போற ட்ரை பண்ணும் போது அந்த லேடி வந்து பிடிச்சு வெச்சிருக்கு.

அ சைடுல பாத்தா ஹோஸ் ஒன்னு இருக்கு அப்புறம் ஒரு லடர் இருக்கு மேல பாத்தா சீட் எல்லாம் போட்டு வச்சிருக்கு.

அங்கு ஒரு டேபிள்ல வந்து நெறைய கண்ணாடில்லாம் வெச்சிருக்கு அப்புறம் லெப்ட் சைடுல ஒரு பெரிய டேபிள் இருக்கு அதுல வந்து ரெட் கலர் ட்ரவுசர் மாதிரி ஒன்னு வச்சிருக்கு.

சைடுல பாத்தா ஒரு கேலண்டர் வந்து தொங்கி கெடக்கு.

இது வந்து பாத்தா ஒரு பெட்ரோல் டேங்க் மாதிரி இருக்கு.

அப்புறம் லெப்ட் சைடுல பார்த்தா ஒரு ப்ளூ கலர் டி_ஷர்ட் போட்டு பிளாக் பாண்டும் போட்டு ஒருத்தர் நிக்கிறா.

அப்புறம் பிங்க் கலர் கப்போர்ட்ல தா இந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கு.

எல்லாருமே போனிட்டெயில் தான் போட்டு இருக்கு அப்ரோ சைடுல ஒரு பை இருக்கு அவரு ஏதோ கிளாஸ் போன்ல கிளாஸ் தான் பாத்துட்டு இருக்கு.

அப்புறம் நறைய பெரிய செடி எல்லாம் தெரியுது.

இதுல வந்து ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கு.

இந்த ஷவர்மேல ஒரு கையால அவர் கட் பண்ணிட்டு இப்டி ஸ்பூன் வெச்சு டக்கு டக்குனு பண்ணிட்டு இருக்கு.